hello maam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

ஆஹ் இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்கப் போறோம்னா ஆஹ் நான் முதலாம் உலகப் போரைப் பத்தி சொல்லப் போறேன் முதலாம் உலகப் போர் என்பது வரலாற்றின் உலகளாவிய சந்தைகளில் அதிக உயிரிழப்பை ஏற்படுத்திய போர்களில் ஒன்றாகும் பெரும்பாலான ஐரோப்பா உருகிய பேரரசு அமெரிக்க ஐக்கிய நாடுகள் மற்றும் புதுமானிய பேரரசு ஆகியவை இதில் கலந்து கொண்டன ஐரோப்பா முழுவதும் மத்திய கிழக்கு ஆப்பிரிக்கா பசிபிக் மற்றும் ஆசியாவின் பகுதிகளில் சண்டைகள் நடைபெற்றன சண்டைகளில்

ராணுவ நடவடிக்கை பட்டினி மற்றும் நோய் ஆகியவற்றின் விளைவாக ஐம்பது லட்சம் குடிமக்கள் இறந்தனர் புது மாநில பேரரசுக்கு நடைபெற்ற இனப் படுகொலைகள் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு இன்ஃபுளுவென்சா தொற்று பரவல் ஆகியவற்றின் காரணமாக தசம லக்ஷங்களில் மேலும் பலர் இறந்தனர் போரின்போது ராணுவ வீரர்கள் பயணம் காரணமாக நோய் தொற்றானது கடுமையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுக்கு முன்னர் ஐரோப்பிய உலக வல்லமைகள் முன்னேச நாடுகள் பிரான்சு ஓடிசியா மற்றும் ஆஹ் பிரிட்டன் மற்றும் கூட் கூட்டணி நாடுகள் ஜெர்மனி ஆஸ்திரியா ஹங்கேரி மற்றும் இத்தாலி ஆகிய இரு பிரிவாக பிரிந்து இருந்தன பிரியா ஆஸ்திரியா ஹங்கேரியின் இளவரசரான பிரான்சு வெடி நாட்டை ஆஹ் என்ற ஒரு போசனையை செறுவிய இளைஞன் அரசியல் ஆஹ் கொலை செய்ததை தொடர்ந்து இருந்த பதட்டத்தில் பதட்டங்கள் இருபத்தி எட்டு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு அன்று பே போராக உருவெடுத்தன ஆத்ரியா ஹங்கேரி செவ்பியாவே இதற்கு குற்றம் சாட்டியது இது ஜூலை அஹ் பிரி ஜூலை பிரச்சனைக்கு உம் ஒரு பிரச்சனை ஜூலை பிரச்சனைக்கு இட்டுச்சென்றது சண்டையை தவிர்ப்பதற்காக ஒரு வெற்றியடையாத முயற்சியாக நடந்த பேச்சுவார்த்தையில் ஜூலை பிரச்சனை என்று அழைக்கப்படுகிறது இருபத்தி எட்டு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு அன்று ஆஸ்திரியா ஹங்கேரியா ஆஹ் செர்பியா மீது போரை அறிவித்தது செவ்வியாவின் தற்காப்பிற்காக ருசியா வந்தது ஆகத்தில் நாலாம் தேதி வாக்கில் ஜெர்மனி பிரென்ச் மற்றும் பிரிட்டன் அவற்றின் காலணிகளுடன் ஆகியவை போருக்குள் அஹ் இழுக்கப்பட்டன நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் புதுமானிய பேரரசு ஜெர்மனி மற்றும் ஆஸ்திரியா ஹங்கேரி ஆகியவை

இவை முதலாம் உலகப் போரில் நேச நாடுகள் என்று அழைக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் ஜெர்மானிய உத்தியானது தனது படைகளை பிரான்ஸை ஆறு வாரங்களில் தோற்கடிப்பதற்காக

தோற்கடிக்கப்பட்டது மேற்கு போர் முனையின் பக்கவாட்டில் இரு பிரிவினரும் எதிர்கொண்டதுடன் அந்த ஆண்டு முடிவடைந்தது மேற்கு போர்முனை என்பது ஆங்கிலேய கால்வாய் முதல்

அதே நேரத்தில் கிழக்கு போர் முனையில் அடிக்கடி மாற்றங்கள் ஏற்பட்டன ஆஸ்தேரியா ஹங்கேரி மற்றும் ஒடிசியா ஆகிய இரண்டு நாடுகளுமே பெரும் அளவிலான நிலப்பரப்பை வென்றும் இழந்தும் வந்தன மற்ற முக்கியமான போர் அரங்குகளானவை மத்திய கிழக்கு இத்தாலி ஆசியா பசபிக் மற்றும் பகுதி ஆகியவை ஆகும் பகுதியில் பல்கெரியா உறுமேனியா மற்றும் கிரேக்கம் ஆகிய நாடுகள் போருக்குள் இழுக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முழுவதும் உருசியா ஆஸ்திரியா ஹங்கேரி ஆகிய இரு நாடுகளுமே பெரும் அளவிலான உயிரிழப்புகளை கிழக்கில் சந்தித்தன அதே நேரத்தில் களிப்புளி மற்றும் மேற்கு போர் முறையில் நேச நாடுகளின் தாக்குதல்கள் தோல்வியில் முடிந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் நடைபெற்ற ஜெர்மானிய தாக்குதல்கள் மற்றும் சோமேனியின் மீது நடத்தப்பட்ட ப்ராங்கோ பிரித்தானிய தாக்குதல் ஆகியவை சிறிதளவில் பலனைக் கொடுத்து ஏராளமான இழப்புகளுக்கு இட்டுச் சென்றன அதே நேரத்தில் ஒரு உருசிய புருசிலோ ஆஹ் தாக்குதலானது ஆரம்பத்து வெற்றிகரமாக அமைந்த போதிலும் பிறகு நிறுத்தப்பட்டது

இதுக்கு மேல அறிவு நீங்க கொஞ்சம் சொல்லுங்க அறிவு அறிவு இருக்கீங்களா ஆஹ் இருக்கென் நானு ஆஹ் நான் வந்து இரண்டாம் உலகப்போரைப் பத்தி நான் சொல்றேன் அஹ் இரண்டாம் உலகப்போர் அப்படிங்கிறது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல இருந்து அறிவு

உங்களுக்கு கேக்குதா நான் பேசுறது ஆஹ் இப்பதான் கேக்குது சொல்லுங்க இப்ப இரண்டாம் உலகப் போரை பத்தி சொல்றேன் உங்களுக்கு இரண்டாம் உலகப்போர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் நடந்துச்சு அதுல வந்து நிறைய உலக நாடுகள் வந்து பெரும்பான்மையா வந்து இதுமாரி பங்கெடுத்தாங்க இதுல வந்து அச்சு நாடுகள் மற்றும் தேச நாடுகள்ன்னு ரெண்டு எதிர் எதிர் ராணுவ கூட்டணிதான் வந்து இருந்துச்சு அதுல வந்து இரண்டாவது உலகப்போர் வந்து ஒட்டுமொத்தமா எல்லா நாட்டுக்கான போரா இருந்ததுனால இதுல வந்து முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளை சேர்ந்த பத்து கோடிக்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் வந்து நேரடியா வந்து பங்கேற்றாங்க இந்த போர்ல பங்கெடுத்த முக்கிய நாடுகள் வந்து ஒட்டுமொத்த பொருளாதார தொழில்முறை மற்றும் அறிவியல் செயலாற்றத்தை வந்து போர் வெற்றிக்கு வந்து பயன்படுத்துறாங்க இதனால வந்து ராணுவம் மற்றும் குடிசார் வளங்களுக்கு இடையே வேறுபாடு நடந்துச்சு அது வந்து மறைஞ்சு போயிடுச்சு இந்த போர்ல விமானங்கள் வந்து ஒரு முக்கிய பங்கு மக்கள் தொகை நிறைந்த மையங்கள் மீது வந்து குண்டு வீசுறது அப்புறம் வந்து எந்த காலத்துலயும் புகையிலை பயன்படுத்தப்பட வந்து இரண்டு அணு ஆயுதங்களை வீசுறதுக்கும் பயன்படுத்திட்டாங்க மனித வரலாற்றை இதுவரைக்கும் அதிக உயிரிழப்பை ஏற்படுத்திய சண்டைல வந்து இரண்டாம் உலகப் போர் வந்து இருக்கு அது வந்து ஏழுல இருந்து எட்டு புள்ளி அஞ்சு கோடி பேர் வரைக்கும் இதுல வந்து உயிரிழந்திருக்காங்க உலகத்துல உள்ள பல்வேறு நாடுகள்ல

அச்சு நாடுகளின் தோல்விக்கு பிறகு வந்து ஜெர்மனி மற்றும் ஜப்பான் வந்து ஆஹ் ஆக்கிரமிக்க ஆக்கிரமிச்சிட்டாங்க அப்புறம் ஜெர்மானிய மற்றும் அஹ் ஜப்பானிய தலைவர்கள் வந்து எதிராக போர் குற்ற தீர்ப்பானது வந்து நடத்தப்பட்டன

அதுக்கு முக்கிய காரணமாய் இருந்தது இரண்டாவது உலகப் போரானது வந்து பொதுவாக செப்டம்பர் ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது அப்ப வந்து தொடங்குனதா பொதுவா கருதப்படுது அன்னைக்குதான் வந்து ஹிட்லர் தலைமையிலான நாசி ஜெர்மனியானது வந்து போலந்து மீது படையெடுத்துச்சு இப்ப இது தொடர்ந்து செப்டம்பர் மூன்று ஆஹ் அன்னைக்கு வந்து ஜெர்மானி மீது ஐக்கிய ராஜ்ஜியம் வந்து மற்றும் பிரான்ஸ் போர் செய்தனர் ஆக ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல வந்து மொரட்டா நிப்பாட்டினா ஒப்பந்தத்தின் கீழ் ஜெர்மனி மற்றும் சோவியத் ஒன்றியம் இரண்டுமே வந்து போலந்தை பிரித்து விட்டு போலந்தை இரண்டா பிரிஞ்சுட்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அப்புறம் பின்லாந்து ஈஸ்ட்டோனியா ஆஹ் லாட்வியா லிதுவேனியா மற்றும் உரிமேனியா ஆகிய பகுதிகள் முழுவதும் தங்கள் தாக்கம் கொண்ட பகுதிகளை குறிப்பிட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது பிற்பகுதியில வந்து அதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒண்ணாம் ஆண்டு ஆரம்பம் வரைக்கும் ஒரு தொடர்ச்சியான படையெடுப்பு மற்றும் ஒப்பந்தங்கள் ஒப்பந்தங்கள் மூலம் ஜெர்மனி பெரும்பாலான ஐரோப்பிய வண்ணங்களை வந்து வென்றோ அல்லது கட்டுப்பாட்டின் கீழோ கொண்டு வந்துச்சு இத்தாலி மற்றும் ஜப்பான் ஆஹ் அச்சு நாடுகளின் கூட்டணியை வந்து உருவாக்கிருச்சு அப்புறம் வட மற்றும் கிழக்கு ஆப்பிரிக்கா படையெடுப்புகள் மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதின் நடுப்பகுதியில வந்து பிரான்சின் வீழ்ச்சிக்குப் பின் போரானது முதன்மையாக ஐரோப்பிய அச்சு நாடுகளும் பிரித்தானிய பேரரசுகளும் இடையில் போர் பிரிட்டன் வான்சண்டை அப்புறம் வந்து ஐக்கிய ராஜ்ஜியம் மீதான மற்றும் ஆஹ் அகிலாந்திய யுத்தம் ஆகியவை தொடர்ந்து இருவத்தி ரெண்டு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல வந்து ஐரோப்பிய அச்சு நாடுகள் வந்து சோவியத் ஒன்றியம் மீது படையெடுத்து ஜெர்மனி தலைமை தாங்கி வச்சதுக்கு இதன் மூலமாக வந்து கிழக்கு போர் முனையை வந்து திறந்துச்சு அப்போ இதுவே வரலாற்றுல மிகப் பெரிய நிலப்போர் முறை அது மாதிரி நடந்துகிட்டு இருந்துச்சு அப்புறம் ஆசியா மற்றும் பசபிக் பகுதியை ஆதிகத்துக்கு கொண்டு வர்றதுக்கு இலக்காக ஜப்பான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல வந்து சீனா கூட வந்து போராட்டம் தொடங்குச்சு இந்த மாதிரி வந்து இரண்டாம் உலகப் போரு நிறைய நடந்துக்கிட்டே இருந்துச்சு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லிட்டேன் வேற ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சா யசோதா நீங்க சொல்லுங்க

அஹ் யெஸ் மேம் இருக்கேன் நான் வந்து எம் ஜி ஆர் பத்தி சொல்லலாம்னு இருக்கேன் தமிழ் மக்களால் புரட்சித் தலைவர் மக்கள் திலகம் என்று பல்வேறு பெயர்களால் இன்றும் மக்களால் போற்றப்படும் ஒரு மாமனிதர் எம் ஜி ஆர் அவர்கள் ஒரு நடிகர் மக்களின் பேராதரவை பெற்று ஒரு அரசியல் தலைவராகவும் முதலமைச்சராகவும் முடியும் என்று என்றால் அது மிகப் பெரிய சாதனைதான் அவர் இந்த சாதனையை ஒரே நாளில் நிகழ்த்தி விடவில்லை பல்லாண்டு கால கடின உழைப்பு அதன் பின்னணியில் இருந்திருக்கிறது நாம் இந்த பதிவில் புரட்சித் தலைவர் எம் ஜி ஆர் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றைப் படித்து தெரிந்து கொள்ளலாம் வாங்க எம் ஜி ஆர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜனவரி பதினேழாம் நாள் இலங்கையில் உள்ள கண்டியில் பிறந்தார் இவருடைய பெற்ற பெயர் மேலக்காடு கோபால மேனான் சத்தியபாமா ஆகும் இவருடன் உடன்பிறந்தவர்கள் இரண்டு பேர் ஒரு சகோதரி ஒரு சகோதரர் எம் ஜி ஆர்க்கு இரண்டரை வயதான போது தந்தை மறந்து வி மறைந்து விட்டார் தந்தையின் பிரிவை தாங்க முடியாமல் சகோதரியும் மறைந்துவிட்டார் தொடர் இயர் இறப்பை கண்டு எம் ஜி ஆரின்

இரண்டு பிள்ளைகளையும் வளர்ப்பதற்காக கும்பகோணத்திற்கு சென்றார் குடும்பத்தில் நிலவிய வறுமை காரணத்தால் இறந்தும் மகன்களா மகன்களாலும் படிப்பை தொடர முடியவில்லை இதனால் இருவரும் நாடகத்தில் நடித்து பொருள் ஈட்டி வந்தனர் நாடகத்தில் எம் ஜி ஆரின் கடின உழைப்புதான் இவரின் திரை உலகில் ஒரு சகா சகப்தமாக உருவாக்கியுள்ளார் திரைப்பயணம் திரைத்துறையில் இவருடைய திறமையின் மூலம் வெளிவந்த முதல் படமான சதிலீலாவதி இவருக்கு வெற்றி படமாக அமைந்தது அதற்குப் பிறகு வந்த படங்கள் யாவும் இவைகளு இவருக்கு வெற்றியைக் கொடுக்கக் கூடியதாகவே இருந்தது எம் ஜி ஆர் கதாநாயகனாக நடித்து வெளிவந்த படம் ராஜகுமாரி இவர் மொத்தம் நூத்தி முப்பத்தி ஆறு படங்கள் நடித்துள்ளார் இவருடைய நடிப்பிற்கு தமிழக மக்கள் அனைவரும் அடிமை என்று நான் தான் சொல்ல வேண்டும் அந்த அளவிற்கு எம் ஜி ராமச்சந்திரன் நடிப்பில் இருந்தது திருமணம் எம் ஜி ஆர் வாழ்க்கை வரலாறு இவருடைய முதல் மனைவி தங்கமணி என்பவர் ஆவார் உடல்நலக் குறைவால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு தங்கமணி இறந்துவிட்டார் அவருடைய மறைவிற்குப் பிறகு சந்தன சந்தனந்தாவை சந்தனந்தவதி என்பவரை திருமணம் செய்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு உடல்நலக்குறைவால் இறந்துவிட்டார் அதனைத் தொடர்ந்து எம் ஜி ஆர் அவர்கள் ஜானகி என்பவரை மணம் முடிந்தார் அரசியல்

மக்கள் செல்வாக்கு காரணமாக கட்சியில் உள்ள முக்கியமான பொறுப்புகள் இவரிடம் ஒப்படைக்கப்பட்டது முதலமைச்சர் பேசுறதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அலை சவுண்ட் கேட்குது என்னது எதுவுமே இல்லை பேன் தான் ஓடுது பேன் பேன் போட்டுருக்கீங்களா

அது கொஞ்சம் போடாதீங்க சவுண்ட் வந்துட்டே இருக்கு

பேசுங்க பேசுங்க

நீங்கி அதிமுக எனும் புதிய கட்சியை தொடங்கினார் எம் ஜி ஆர்க்கு இருந்த மக்கள் செல்வாக்கு மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று தமிழகத்தின் முதலமைச்சர் ஆனார் நல்ல திட்டங்கள் ஆட்சி காலத்தில் எம் ஜி ஆர் அவர்கள் பல நல்ல திட்டங்களை நரைமுயர் நடைமுறைப்படுத்தினார் சத்துணவுத் திட்டம் இலவச சீருடை திட்டம் இலவச மின்சாரத் திட்டம் பெண்களுக்கு அரசு வேலை வேலை வேலை முப்பது சதவீத சதவீத ஈர ஒதுக்கீடு திட்டம் போன்ற திட்டங்களை அறிமுகப்படுத்தினார் விருதுகள் எம் ஜி ஆர் வாழ்க்கை வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு பாரத ரத்தின விருதை பெற்றார் இருப்பானந்த வாரியர் என்பவரால் பொன்மனச் செம்மல் என்று சிறப்புப் பெயரைப் பெற்றார் புரட்சி நடிகர் மக்கள் திலகம் வாத்தியார் புரட்சித் தலைவர் இதய தெய்வம் என பல்வேறு சிறப்புப் பெயர்களையும் பெற்றுள்ளார் மறைவு உலகத்திற்கு பல நன்மைகளையும் செய்த எம் ஜி ஆர் அவர்கள் உடல்நலை குறைவால் டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இவ்வுலகை விட்டு மறைந்தார் இவரின் இறப்பை கண்டு தமிழக மக்கள் மீளத் துயரத்தில் இருந்தனர் மெரினா கடற்கரையில் எம் ஜி ஆர் அடக்கம் செய்யப்பட்ட இடம் நினைவிடமாக உள்ளது நன்றி ஆஹ் சரி இப்ப நான் வந்து நான் பேசுறேன் ஆஹ் நான் வந்து எதுல முடிச்சேனோ அதுல இருந்து தொடங்குறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு முழுவதும் உருசியா மற்றும் ஆஸ்தேரியா ஹங்கேரி ஆகிய இரு நாடுகளுமே பெரும் அளவிலான உயிரிழப்புகளை கிழக்கில் சந்தித்தன அதே நேரத்தில் கலிப்பொலி மற்றும் மேற்கு போர் முனையில் நேச நாடுகளின் தாக்குதல்கள் தோல்வியில் முடிந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் நடைபெற்ற ஜெர்மானிய தாக்குதல்கள் மற்றும் செம்மொழி செம்மெயின் மீது நடத்தப்பட்ட ப்ராங்கோ பிரித்தானிய தாக்குதல் ஆகியவை சிறிதளவே பலனைக் கொடுத்து ஏராளமான இழப்புகளுக்கு இட்டுச் சென்றன அதே நேரத்தில் குடிசிய பிரிசிலோ தாக்குதலானது ஆரம்பத்தில் வெற்றிகரமாக அமைந்த போதும் பிறகு நிறுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் ஒரிசியாவில் புரட்சி ஏற்படும் நிலை இருந்தது பிரஞ்சு நிவேல் ஆஹ் தாக்குதலானது தோல்வியில் முடிந்தது பிரேசில் அஹ் பிரேசில் பிரித்தானிய பிரெஞ்சு மற்றும் ஜெர்மானிய படைகள் கடுமையான இழப்புகளை சந்தித்தன இதில் பங்கெடுத்த அனைத்து நாடுகளுக்கும் வீரர்கள் பற்றாக்குறையை ஏற்படுத்தியது கடுமையான பொருளாதார அழுத்தத்தின் கீழ் கொண்டு வந்தது நேச நாடுகள் கடல் முற்றுகை நடத்தியதன் காரணமாக ஏற்பட்ட பற்றாக்குறை பற்றாக் குறைந்தல் ஜெர்மனியை கட்டுப்பாடற்ற நீர்மூழ்கி போர் முறைய தொடங்குவதற்கு இட்டுச் சென்றன இதனால் ஆறு ஏப்ரல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழு அன்று முன்னர் நடுநிலை வகித்த ஐக்கிய அமெரிக்கா போருக்குள் இழுக்கப்பட்டது உருசியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அக்டோபர் புரட்சியில் தோல் செவிக்குகள் அதிகாரத்தை கைப்பற்றினர் மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஒப்பந்தத்துடன் போரிலிருந்து வெளியேறினார் பெருமளவு எண்ணிக்கையிலான பெரும்பானிய துருப்புகளை விடுதலை செய்தனர் இந்த மேற்கொண்ட வீரர்களை பயன்படுத்தி ஜெர்மனியானது மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு தாக்குதலை தொடங்கியது ஆனால் பிடிவாதமான நேச நாடுகளின் தற்காப்பு கடுமையான இழப்புகள் மற்றும் ராணுவ பொருட்கள் பற்றாக்குறை ஆகியவை காரணமாக இத்தாக்குதல் நிறுத்தப்பட்டது நேச நாடுகள் ஆபத்து மாதத்தில் நூறு நாட்கள் தாக்குதலை தொடங்கியபோது ஏகாதிபத்திய சிறுமானிய ராணுவமானது தொடர்ந்து கடுமையாக சண்டையிட்டது ஆனால் நேச நாடுகளின் முன்னேற்றத்தை தாமதப்படுத்த மட்டுமே அவர்களால் முடிந்தது அதை தடுக்க இயலவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு இறுதியில் மைய சக்திகள் சிதைவுற தொடங்கின இருபத்தி ஒன்பது செப்டம்பர் அன்று பல்கேரியாவில் முப்பத்தி ஒண்ணு அக்டோபர் அன்று உது உதுமானியர்களும் உதுமானியர்களுக்கும் பிறகு மூணு நவம்பர் அன்று ஆஸ்த்ரிய ஹங்கேரியும் போர் நிறுத்த ஒப்பந்தங்களை கையொப்பமிட்டனர் தாய்நாட்டில் ஜெர்மானிய புரட்சியை எதிர்நோக்கி இருந்தது கிளர்ச்சியில் ஈடுபட தயாராக இருந்த தனது ராணுவம் மற்றும் தனிமைப்படுத்தப்பட்டது ஆகியவை காரணமாக ஒன்பது நவம்பர் அன்று இரண்டாம் வில்லியம் தனது பதவியை துறந்தார் புதிய ஜெர்மானிய அரசாங்கமானது

இருபதாம் ஆண்டு பரிசு அமைதி மாநாடானது பல்வேறு ஒப்பந்தங்களை விதித்தது இதில் பலராலும் அறியப்பட்ட ஒன்று விவசாய ஒப்பந்தமாகும் ஆஸ்திரியா ஹங்கேரிய பேரரசு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருவத்தி ரெண்டு உது மானிய பேரரசு ஆகியவற்றின் களைப்புகள் பல்வேறு மக்கள் எழுச்சிக் குழுக்கு இட்டுச் சென்றனர் போலந்து தெக்கூஸ் லோவியாகியா மற்றும் இகூஸ் லோவியா உள்ளிட்ட சுதந்திர நாடுகளின் உருவாக்கத்திற்கு இட்டுச் சென்றனர் இன்றும் விவாக விவாதி விவாதிக்கூறிய விவாதத்திற்குரிய அஹ் காலங்களின் போது கையாளுவதில் அடைந்த இரண்டாம் உலகப்போரின் வெடிப்புகள் இதன் பெயர்கள் நிகழ்வு முதலாம் உலகப்போரின் நிகழ்வுகள் பொதுவாக அஹ் இரண்டாம் உலகப் போருக்கு முன்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் அஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டின் நிகழ்வுகள் பொதுவாக பெரிய போர் அல்லது எளிமையாக உலகப்போர் என்று அறியப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத் பதினாலில் ஆகஸ்ட் மாதத்தில் ஆஹ் ஆகஸ்ட் மாதத்தில் தா இன்டிபேன்டென்ட் என்ற பருவ இதழ் ஆனது இதுதான் அந்த பெரிய போர் இப்போர் இப்பெயரை தனக்குத்தானே கொடுத்துக் கொண்டது என்று எழுதியது அக்டோபர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்கில் கனடா நாட்டில் பருவ இதழான மெத்தின் இது போன்று சில போர்கள் தங்களுக்குத்தானே பெயரைக் கொடுத்துக் கொள்கின்றன இதுதான் அந்த பெரிய போர் என்று எழுதியது அக்கால ஐரோப்பியர்கள் இப்போரை போரை நிறுத்துவதற்காக தொடங்கப்பட்ட ஒரு போர் என்று குறிப்பிட்டனர் மேலும் அனைத்து போர்களையும் நிறுத்துவதற்காக தொடங்கப்பட்ட ஒரு போர் என்று விவரித்தனர் அதற்கு முன்னர் நடந்திராத அளவில் இது நடைபெற்றது ஆஹ் அழிவு மற்றும் உயிரிழப்பு ஆகியவற்றின் காரணமாக இது இவ்வாறு அழைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் இரண்டாம் உலகப்போர் தொடங்கியதற்கு பிறகு இச்சொற்றலகம் தரப்படுத்தப்பட்டன பிரித்தாணி பேரரசின் சந்தான நாட்டவர் உள்ளிட்ட வரலாற்றாளர்கள் ஆஹ் முதலாம் உலகப்போர் என்ற பெயரை விரும்பி பயன்படுத்தினர் அமெரிக்கர்கள் உலகப்போர் ஒன்று என்ற சுற்றளவை பயன்படுத்தினார் ஆஹ் இதுவரை நான் சொல்லிட்டேன் அறிவு இதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க ஆஹ் நான் சொல்றேன் எனக்கு வந்து என்னன்னா நீங்க ஆல்ரெடி நான் ஏற்கனவே சொன்னது நான் சொன்னதுல நான் அப்படியே வந்து தொடறேன் இரண்டாம் உலகப்போர் வந்து நான் அப்படின்னு சொல்லிருந்தேன் அதுல வந்து நிறைய உயிரிழப்புகள் எல்லாம் ஏற்பட்டுச்சு ஆஹ் அதுக்கு பின்னணி என்ன அப்படிங்கிறதை நான் சொல்றேன் அதன் பின்னணியில வந்து ஐரோப்பாதான் இருந்துச்சு இரண்டாம் உலகப்போர் பின்னணியில அதுல வந்து ஆஹ் ஆத்ரியா அப்புறம் ஹங்கேரி ஜெர்மனி பல்கேரியா மற்றும் புதுமானிய பேரரசு உள்ளிட்ட மைய சக்திகளின் தோல்வி சோவியத் தோன்றியத்தின் தோற்றுவிப்புக்கு விட்டுச் சென்ற ஒருசியாவில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழாம் ஆண்டு வந்து ஆஹ் அதிகாரத்தை வந்து கைப்பற்றுச்சு அதனால முதல் உலகப்போர் விளைவுகள் வந்து ஐரோப்பிய அரசியல் வரைபடத்தில வந்து தீவிரமா மாறிடுச்சு ஆஹ் ஏற்கனவே ஐரோப்பிய சண்டை வந்து இரு தரவிடம் வந்து

அதே நேரத்துல முலாம் முதலாம் உலகப் போர்ல வென்ற நேச நாடுகளான பிரான்ஸ் பெல்ஜியம் இத்தாலி உருமேனியா மற்றும் கிரேக்கம் ஆகியவை வந்து நிலப்பரப்புகளை பற்றுச்சு ஆஹ் ஆஸ்திரியா ஹங்கேரி உருமானியம் மற்றும் உருசிய பேரரசு வீழ்ச்சி வந்து அஹ் பொது நாடுகள் வந்து உருவாக்கிட்டாங்க புது புது நாடுகள் எல்லாம் ஐரோப்பியர்கள் இடத்திலே வந்து உருவாக்கினாங்க